பிளாக் அண்ட் ரெட் ஹெல்மெட் ஒண்ணு இருக்குது நெறைய மரங்கள் இருக்குது பாறைகள் தெரியுது.

ஒரு டேபிள் சும்மாவே இருக்குது கண்ணாடி வெச்சிருகாங்க ஒயிட் கலர்ல டைல்ஸ் போட்டுருக்காங்க.

இது பங்க்ஷன் நடக்கக்கூடிய ஒரு இடம் உள்ள நறைய டெக்கரேஷன்ல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க நறைய ஸ்டூல் போட்டு வச்சிருக்காங்க.

ஒயிட் கலர்ல ரெண்டு தூண் தெரியுது சாமியோட தேர் கொண்டு வந்துட்ருக்காங்க அதுல வாழக்கோழை கட்டி இருக்காங்க நிறைய பூவெல்லா போட்ருக்காங்க.

இது ஒரு ஹோட்டல் . இங்க டேபிள் நிறைய போட்ருக்காங்க. ஸ்டூல் நிறைய போட்ருக்காங்க. நிறைய பேர் உக்காந்து சாப்டுட்டு இருக்காங்க.

இதுல ஒரு இலை வச்சிருக்காங்க ஒரு ஆளு கருப்பு கலர் வேட்டிய போட்டுட்டு நடந்து வந்துட்டுறுக்கிராரு அவரு உடம்பு ஃபுல்லா குங்குமமா இருக்குது.

இது ஒரு கோயில். இது கல்லுல செஞ்ச கோயில் மாதிரி இருக்குது. கோபுரங்களுக்கு மஞ்ச கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

குளத்துக்குள்ள ஒரு மடைக்குள்ள கட்டுருக்குது.

இது ஒரு கிரவுண்ட் இருக்கு அதுல பச்சை பச்சைனு பில்லு வளந்து இருக்குது.

எல்லோவு இருக்குது பனிக்கட்டிகள் நறைய வச்சிருக்காங்க பிளாக் கலர் டைல்ஸ் போட்ருக்காங்க.